லிப்ரியாஃபிஸ் டிராவ் இல் சிம்பிள் டிராவிங்ஸ் குறித்த ஸ்போகன் டுடோரியலுக்கு நல்வரவு
இந்த டியூட்டோரியல் லில் சிம்பிள் டிராவிங்ஸ் உருவாக்குவதை கற்போம்
பயனாவது லைன்ஸ் அரோவ்ஸ் மற்றும் ரெக்டாங்கில்ஸ் போன்ற பேசிக் வடிவங்கள் பேசிக் ஜியோமெட்ரிக் வடிவங்கள் சிம்போல்ஸ் ஸ்டார்ஸ் மற்றும் பேனர்ஸ்
ஆப்ஜெக்ட் ஐ செலக்ட் moveடிலீட் செய்வதையும் கற்போம்
ரூலர் ஆல் மார்ஜின்ஸ்
செட் செய்வது மற்றும் ஆப்ஜெக்ட்ஸ் ஐ அமைக்க டூல்பார் அலிக்ன் செய்வதையும் கற்போம்
இங்கு பயனாவாது உபுண்டு லினக்ஸ் வெர்ஷன் 1004 மற்றும் லிப்ரியாஃபிஸ் சூட் வெர்ஷன் 334
ஆப்ஜெக்ட் ஐ டிஃபைன் செய்யலாம்
ஆப்ஜெக்ட் குறிப்பது வடிவங்கள் டிராவ் வில் பயனாகும் வடிவங்களின் தொகுப்பு லைன்ஸ் ஸ்க்வேர்ஸ் அரோவ்ஸ் புளோசார்ட்ஸ் போன்றன
இந்த ஸ்லைடு இல் காணும் எல்லா வடிவங்களும் ஆப்ஜெக்ட் கள்தான்
வாட்டர்சைக்கில் பைல் ஐ டெஸ்க்டாப் இலிருந்து திறப்போம்
முதலில் ஆப்ஜெக்ட் ஐ தேர்ந்தெடுப்பதை பார்க்கலாம் மேகத்தை தேர்ந்தெடுக்க அதன் மீது சொடுக்கவும்
எட்டு ஹேண்டில் கள் தெரிகின்றன
செலக்ட் செய்த ஆப்ஜெக்ட் இன் பக்கத்தில் தோன்றும் சிறிய ப்ளூ அல்லது கிரீன் சதுரங்களே ஹேண்டில் கள்
ஹேண்டில்ஸ் மற்றும் அவற்றின் பயன்கள் பற்றி பின்னால் டியூட்டோரியல் களில் காணலாம்
நம் டிராவிங் இல் மேலும் சில ஆப்ஜெக்ட்ஸ் சேர்ப்போம்
க்ரவுண்ட் ஐ குறிக்க ரெக்டாங்கில் சேர்க்கலாம்
டிராவிங் toolbarஇல் பேசிக் ஷேப்ஸ் மீதும் பின் ரெக்டாங்கில் மீதும் சொடுக்கவும் பேஜ் இல் வைக்கும் கர்சர் ஒரு கேப்பிட்டல் இ கூடிய பிளஸ் சிக்ன் போல இருக்கிறது இடது மாஸ் பட்டன் ஐ பிடித்து இழுத்து ரெக்டாங்கில் வரைக
மாஸ் பட்டன் ஐ விடவும்
அடுத்து சில அரோவ்ஸ் வரையலாம்
அவை நீராவி நிலத்தில் இருந்து மேகத்துக்கு போவதை காட்டும்
ஒரு கோட்டை வரைய டிராவிங் டூல்பார் இல் லைன் இல் சொடுக்கவும் பேஜ் க்கு கர்சர் ஐ நகர்த்தவும் சாய் கோட்டுடன் ஒரு பிளஸ் சிக்ன் தெரியும் மாஸ் இடது பட்டன் ஐ பிடித்துக்கொண்ட மேலிருந்து கீழ் வரை இழுக்கவும் நேர் கோடு வரையப்பட்டது
லைன் க்கு 2 ஹேண்டில் மட்டுமே உண்டு கோட்டுக்கு ஒரு அம்புக்குறியை சேர்க்கலாம்
கோட்டை தேர்ந்தெடுக்கலாம் கான்டெக்ஸ்ட் மேனு வை காண வலது சொடுக்கவும் பின் லைன் மீது லைன் டயலாக் பாக்ஸ் ஐ காணலாம்
இப்போது அரோவ் ஸ்டைல்ஸ் tab மீதும் பின் அரோவ் ஸ்டைல் drop டவுன் மீதும் சொடுக்கவும் கிடைக்கக்கூடிய அரோவ் ஸ்டைல்ஸ் தெரிகின்றன அரோவ் என்னும் முதல் ஆப்ஷன் ஐ தேர்வோம்
ஒக் செய்க
இது தேர்ந்தெடுத்த அரோவ் ஹெட் ஸ்டைல் ஐ கோட்டின் இரு பக்கத்துக்கும் சேர்க்கும்
ஆனால் நமக்கு ஓரு பக்கத்துக்குத்தான் வேண்டும் ஆகவே CTRLZ மூலம் இதை செயல் நீக்கலாம் கான்டெக்ஸ்ட் மேனு வை காண வலது சொடுக்கவும் பின் லைன் tab மீதும் சொடுக்கவும் அரோவ் ஸ்டைல்ஸ் ன் கீழ் ஸ்டைல் எனும் பீல்ட் உள்ளது இரண்டு drop டவுன் பாக்ஸ் உள்ளன கோட்டின் ஒவ்வொரு பக்கத்துக்கும் இடது drop டவுன் பாக்ஸ் மீதும் பின் அரோவ் மீதும் சொடுக்கவும் வலது drop டவுன் பாக்ஸ் இல் நோன் ஐ தேர்க ஒக் செய்க
அம்புமுனை கோட்டின் மேல் பக்கம் சேர்க்கப்பட்டது
அரோவ் களை லைன்ஸ் ஆண்ட் அரோவ்ஸ் ஆப்ஷன் மூலமாகவும் வரையலாம்
இன்னும் இரண்டு அரோவ்ஸ் பக்கத்தில் வரைவோம் டிராவிங் டூல்பார் இலிருந்து லைன்ஸ் ஆண்ட் அரோவ்ஸ் மீதும் லைன் ஸ்டார்ட்ஸ் வித் அரோவ் மீதும் சொடுக்கவும் கர்சர் ஐ டிராவ் பேஜ் க்கு நகர்த்தவும்
இடது மாஸ் பட்டன் ஐ பிடித்துக்கொண்டு மேலிருந்து கீழே இழுக்கவும்
இப்படி அரோவ் வரைவது சுலபமாக இருக்கிறதில்லையா
இதே போல இன்னொரு அரோவ் வரைவோம் டியூட்டோரியல் ஐ இடை நிறுத்தி அசைன்மென்ட் ஐ செய்க பைல் மைவாட்டர்சைக்கிள் இல் ஒரு கோட்டை வரைக லைன் ஐ தேர்ந்தெடுத்து லைன் டயலாக் பாக்ஸ் ஐ திறக்கவும் லைன் புராப்பர்ட்டீஸ் பீல்ட் இல் ஸ்டைல் கலர் விட்த் மற்றும் டிரான்ஸ்பரன்சி போர் லைன்ஸ் ஐ மாற்றுக அரோவ் ஸ்டைல்ஸ் பீல்ட் இல் அரோவ் ஸ்டைல் களை மாற்றுக அடுத்து ஒரு ஸ்டார் ஐ வரையலாம் டிராவிங் டூல்பார் க்கு போய் ஸ்டார்ஸ் க்கு அடுத்துள்ள சிறு கருப்பு முக்கோணத்தை சொடுக்கவும் 5 பாயிண்ட் ஸ்டார் ஐ செலக்ட் செய்க கர்சர் ஐ மேகத்துக்கு அடுத்து வைக்கவும்
இடது மாஸ் பட்டன் ஐ பிடித்துக்கொண்டு இடது பக்கம் இழுக்கவும்
ஸ்டார் வரையப்பட்டது
ஆப்ஜெக்ட் களை மூவ் மற்றும் டிலீட் செய்வதை பார்க்கலாம்
ஆப்ஜெக்ட் ஐ நகர்த்த செலக்ட் செய்து தேவையான இடத்துக்கு இழுக்கவும் மாஸ் பட்டன் ஐ விடவும் ஆப்ஜெக்ட் ஐ நகர்த்த
கீபோர்ட் இல்
உப் டவுன் மற்றும் சைட் அரோவ் கீஸ் ஐயும் பயன்படுத்தலாம் நகர்த்துதல் சுலபம்தானே
ஆப்ஜெக்ட் ஐ டிலீட் செய்ய செலக்ட் செய்து கீபோர்ட் இல் டிலீட் கே ஐ அழுத்தவும் ஆப்ஜெக்ட் டிலீட் ஆகிவிட்டது
சுலபம்தானே
வேறு அடிப்படை உதவிகளை பார்க்கலாம்
ரூலர் மற்றும் அலிக்ன் டூல்பார்
பேஜ் மார்ஜின்ஸ் ஐ அமைக்க உதவும் மற்றும் அளவு அலகுகளையும் மாற்றலாம் அலிக்ன் டூல்பார்
ஆப்ஜெக்ட் களை சரியான இடத்தில் வைக்க உதவும் ரூலர் Draw வர்க்ஸ்பேஸ் இல் மேலேயும் இடது பகக்மும் தெரியும் மெஷர்மெண்ட் யுனிட்ஸ் ஐ அமைக்க மேலே ரூலர் மீது வலது சொடுக்கவும் மெஷர்மெண்ட் யுனிட்ஸ் லிஸ்ட் தெரிகிறது சென்டிமீட்டர் மீது சொடுக்கவும் மேல் ரூலர் க்கு சென்டிமீட்டர் அலகாக அமைந்துவிட்டது அதே போல ரூலர் இன் இடது பக்கத்துக்கும் ஆப்ஜெக்ட்ஸ் சரியான ஸ்கேல் க்கு வரையப்படுவதை உறுதி செய்ய இரண்டு பக்கமும் ஒரே அலகுகளை அமைக்கவும் ஆக்டிவ் ரூலர் வெள்ளையாக இருக்கிறது
ரூலர் இன் நுனி Page செட்டப் இல் அமைத்த பேஜ் மார்ஜின்ஸ் வால்யூஸ் ஐ ஒட்டி இருக்கும் ரூலர் எப்படி ஆப்ஜெக்ட் இன் அளவுகளை காட்டுகிறது என்று பார்க்கலாம்
மேகத்தை செலக்ட் செய்க இரண்டு சிறு ஸ்டார்ட் மற்றும் எண்ட் மார்க் கள் ரூலர் இல் தெர்ரிகிறதா
இவை மேகத்தின் விளிம்பை குறிக்கின்றன இந்த மார்க் களை ரூலர் இல் இடம் மாற்றினால் பிகர் உம் அதே போல மாறுகிறது ரூலர்
ஆப்ஜெக்ட் இன் அளவை பேஜ் இல் காட்டுகிறது இது ஆப்ஜெக்ட் ஐ பேஜ் இல் அமைக்கவும் பேஜ் பவுண்டரீஸ் ஐ காட்டவும் பயனாகிறது அடுத்த அடிப்படை உதவியை பார்க்கலாம் அலிக்ன் டூல்பார்
அலிக்ன் டூல்பார்

ஆப்ஜெக்ட் ஐ page விட்த் க்கு ஒப்பிட்டு வைப்பதில்லை இப்போது அலிக்ன் டூல்பார் இல் சென்டர்ட் ஐ செலக்ட் செய்யலாம் வட்டம் பேஜ் இன் சென்டர் க்கு அலிக்ன் ஆகிவிட்டது சென்டர்ட் ஆப்ஷன் வட்டத்தை சென்டர் ஒஃப் தே பேஜ் க்கு அலிக்ன் செய்கிறது
அது ஆப்ஜெக்ட் ஐ டாப் மற்றும் பாட்டம் மார்ஜின்ஸ் மற்றும் page விட்த் க்கு ஒப்பிட்டு நட்ட நடுவில் வைக்கிறது இப்போது ஆப்ஜெக்ட் களை முந்தைய இடங்களுக்கே அனுப்பி வைப்போம் பைல் ஐ மூடுவதற்கு முன் சேமிக்கவும் உங்களுக்கு ஒரு அசைன்மென்ட் மைவாட்டர்சைக்கிள் பைல் இல் இன்னொரு பேஜ் சேர்க்கவும் இந்த இரண்டு படங்களை உருவாக்கவும் அரோவ் கீஸ் மூலம் அவற்றை நகர்த்தவும் ஒரு ஆப்ஜெக்ட் ஐ செலக்ட் செய்து டிலீட் செய்க
ரூலர் ஆல் சில ஆப்ஜெக்ட் களை அளவிடுக அலிக்ன் டூல்பார் ஆல் ஆப்ஜெக்ட் களை பேஜ் இன் centreக்கு அலிக்ன் செய்க இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிகிறது இந்த டியூட்டோரியல் லில் சிம்பிள் டிராவிங் களை இவற்றை கொண்டு உருவாக்க கற்றீர்கள் பேசிக் வடிவங்கள் லைன்ஸ் அரோவ்ஸ் மற்றும் ரெக்டாங்கில்ஸ் போன்றவை பேசிக் ஜியோமெட்ரிக் வடிவங்கள் சிம்போல்ஸ் ஸ்டார்ஸ் மற்றும் பேனர்ஸ்
ஆப்ஜெக்ட் ஐ செலக்ட் மற்றும் டிலீட் செய்தல் மற்றும் ரூலர் பயன்பாடு ஆப்ஜெக்ட் களை பொருத்த அலிக்ன் டூல்பார் பயன்பாடு தொடுப்பில் உள்ள விடியோ வை காண்க
அது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்கச்சொல்கிறது
இணைப்பு வேகமாக இல்லை எனில் தரவிறக்கி காணுங்கள்
000951 000953 ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு இணையத்தில் பரிட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் தருகிறது
மேலும் தகவல்களுக்கு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
மேற்கொண்டு விவரங்கள் வலைத்தளத்தில் கிடைக்கும்
httpspoken tutorialorgNMEICT Intro தமிழாக்கம் கடலூர் திவா
நன்றி